இங்க நடுவுல நடக்குற பாத இருக்கு.

இது ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா .

இந்த ஃபாரஸ்ட் ஏரியா ஓட பேரு முதுமலை டைகர் ரிசர்வ் வெல்கம்ஸ் யூனு எழுதிருக்கு.

இந்த பில்டிங்க்கு பக்கத்துல ஒரு மரம் இருக்கு.

இந்த பெட் ரெண்டு காட் போட்டிருக்காங்க.

இந்த ரெசிடென்சிக்கு வெளில ஒரு சோஃபா போட்டிருக்காங்க.

இங்க நெறையா சேர் போட்டு இருக்காங்க.

இங்கே ஒரு அப்பாவும் மகனும் நின்னுட்டு இருக்காங்க.

நெறைய ஆட்டோ பார்க் பண்ணியிருக்காங்க.

இங்க நெறைய ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்க.

கோவிலுக்கு வெளிய நெறைய செப்பல் கழட்டி வச்சிருக்காங்க.

இது ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா .

இந்த சேர்க்கு முன்னாடி ஒரு டேபிள் போட்றுக்காங்க.

இங்க ஒரு மனுஷனும் ஒரு பாப்பாவும் இருக்காங்க.

எல்லாமே வெயிட்டடாவும் வெயிட்லெஸ்ஸாவும் இருக்கு.

அந்த மேட் கிரீன் கலர்ல இருக்கு.

இந்த மார்க்கெட்ல நறைய பேர் இருக்காங்க.

இங்க நெறைய கலர்ஸ்ல பூக்கள் இருக்கு.

இது பாக்க பழைய காலத்து எடம் மாரி இருக்கு.

இங்க பாதி மட்டும் எல்லோ ஆரஞ் கலர்ல இருக்கு.

இந்த டேம்ல தண்ணி கம்மியாத்தான் வருது.

இங்க ஒரு மால போட்டு இருக்காங்க.

இங்க ஆறு செக்க்ஷன் இருக்கு.

இந்த இடம் ஒரு ஃபாரஸ்ட் .